நம்ம வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நான் இங்க work க்காக கிளம்பிட்டிருந்தேன்

சொன்னாங்க. so என்னான்னு போய் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து, something blood ல வந்து ஏதோ problem போல இருக்கு blood cancer ஆ இல்லை, என்னன்னு தெரியலே vomiting full ஆ, blood ஆ வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு oh my god என்ன இப்படி சொல்றீங்க

ஆனா, என்ன இவ்வளவு வந்துட்டு, உடனே hospital க்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க அங்கதான் wait பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா சரி, அவங்களுக்கு யாரும் இல்லையா இருக்காங்க ஆஹ் அவங்கங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க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

அதான் எதோ cancer ன்னு சொல்றாங்க. மூக்குல எவ்வளவு problem இருக்கு பாருங்க ஆமா, இதை எப்படியும் நம்ம சொல்ல முடியாது. இதனால நமக்கு வந்து, blood issue வருது எப்படி வேணாலும் இருக்கலாம். normal ஆ கூட இருக்கலாம். தொண்டை வந்து, ரொம்ப வறட்சியாகி சில பேருக்கு புண்ணாகும்

அதனால கூட, சில பேருக்கு வந்து, blood sensation இருக்கும் hellow நான் அவங்ககிட்ட என்ன சொன்னாலும் தெரியாது sir weathering time ஆ இருக்கு. chain problem ஆ இருக்கும் போல அப்படின்னுட்டு நான் சொன்னேன் so அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி smoke பண்ணுவாங்க. smoke பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்திருக்கேன். ஆனா அதுனால problem ன்னு எனக்கு தெரியாது அப்படியா சரி சரி நானே சும்மா சரி இப்ப வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனாலதான் leave ல, வீட்டுல இருந்தேன். சரி அதான், சும்மா உனக்கு call பண்ணுவோம்ன்னுட்டு பண்ணேன்

அம்மாவுக்கு வந்து spinal cord issue தான் உனக்கு தெரியும்ல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

food னால healthy யான food எல்லாம் சாப்பிட சொல்ல வேண்டியதுதானே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

அதனால வந்து, அந்த மாதிரி, அவங்களுக்கு இருக்கு so already surgery பண்ணியாச்சு இருந்தாலும், மறுபடியும் pain அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க சரி, நான் அதைப் பத்திதான் பேசுவோம்ன்னு. இல்லை, அது ஆஹ் எங்~எங்க அம்மாவுக்கும் அந்த மாதிரிதான் operation பண்ணி அப்படித்தான் இருக்கு. அது நான் எங்க அம்மாவை பாக்கறதுனால ஆஹ் maximum அவங்களுக்கு வந்து, bed rest தேவை அந்த மாரி patient க்கு ஆஹ் நல்லா என்ன சொல்றது ஆஹ் ஆட்டுக்கால் soup ல அம்மா சாப்பிடுவாங்களா

leg லயுமே அது வந்து, அவங்களுக்கு problem ஆதான் இருக்கு. முட்டி தேய்மானம் ஆயிட்டே இருக்கு. age உம் ஆயிடுச்சு fifty plus ஆயிடுச்சு அதனால அப்படின்னும் சொல்ல முடியலை. but வந்து, நமக்கு family க்கே வந்து, அந்த calcium deficiency இருக்கறதுனால அவங்களுக்கு வந்து, அந்த leg மே வந்து, முட்டி தேஞ்சுருச்சு. அதனால என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நடக்க வேணாம். ஆஹ் ரொம்ப நேரம் நிக்க வேணாம் சித்தா மருத்துவம் எதுவும் try பண்ணி பாத்தீங்களா இல்ல இல்ல துரை சித்தா எதுவும் try பண்ணல. நாங்க, அதுதான், பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். first இப்போ இப்பதான் one one month before குடுத்து, போயிட்டு வந்தேன் கூட்டிட்டு போயிட்டு வந்தப்போ அவங்க இந்த மாதிரி issue இருக்குன்னு சொன்னாங்க

நான் வந்து சொல்லிட்டேன் இல்லை doctor surgery ல interest இல்லை. ஏன்னா already spin லயே surgery பண்ணிட்டாங்க பண்ணிட்டும் உங்களுக்கு pain இருக்குன்னுதான் சொல்றாங்க. மறுபடியும், இன்னொரு surgery பண்றதுக்கு அவங்களால முடியாது. உடம்புல தெம்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் so வந்து, நீங்க வேற ஏதாவது, option இருந்தா, சொல்லுங்க, அப்படின்னுட்டு வந்து, சொன்னாங்க. கேட்டேன். அதுக்கு வந்து, அவங்க வந்து, சொன்னாங்க. ஒரு powder ஒண்ணு prepare பண்ணி தந்தாங்க அதுவும் என்ன அப்படின்னா full ஆ cure பண்ணாது

அந்த இலை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து, நம்ம மலை side எல்லாம் இருக்குல்ல மலை எல்லாம் இருக்குல்ல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

அந்த எலும்பு உருட்டி இலையை, நீங்க எடுத்து அதை வந்து, நீங்க சூப்பாகவோ, இல்லை வந்து, அவங்களுக்கு~அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடுற method ல நீங்க செஞ்சு குடுத்துட்டு இருக்கும்போது அந்த எலும்பு இருக்குல்ல

strong காவும் ஆயிரும். ஆஹ் example ஆஹ் ஆஹ் என்ன சொல்றது ஆஹ் தமிழ் படிச்சனால, அது related ஆ நான் போய் விசாரிச்சப்பவும் சரி, நான் சாப்பிட்டப்பவும் சரி அது நீங்க regular ஆ எடுக்கும்போது, but அது~அது கிடக்கிறது, கொஞ்சம் rare அதாவது, நம்ம city ல கிடக்கிறது rare அது regular ஆ கிடைக்கும் போது, நீங்க எனக்கு food எடுத்துட்டே வந்தீங்கன்னா

உங்களால கல் நல்லா எட்டி வேகமா உதைக்க முடியும். பந்து உதைக்கிற மாதிரி

அந்த எலும்புருட்டி இலையை நீங்க வேணா try பண்ணி பாருங்க. ஏன்னா, நான் நான் சாப்பிட்டிருக்க தனிப்பட்ட முறையும், இப்ப அம்மாவுக்கு நான் அதை குடுத்துட்டுதான் இருக்கேன் அப்படியா after surgery க்கு அப்புறமா ஆமா அது தேய்மானத்தை, அது சரி பண்ணுது. இதனால உங்களுக்கு எந்த ஒரு side effect டுமே கிடையாது. இப்ப normal லா கீரை சாப்பிடுறோம்ல, முருங்கை கீரை, அகத்திக்கீரை ஆமா, அது iron சத்து ஆமா அதே இதுதான். அதே இதுதான். இது என்ன ஆகும்ன்னா எலும்பு இருக்குல்ல எலும்பை ரொம்ப tight பண்ணிரணும். நீங்க நீ கேள்விப்பட்டிருக்கியா ஆஹ் ஒரு story கேட்டுருக்கிய என்னன்னு தெரியலே ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சித்தர் வந்து, அந்த road ல ஆஹ் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டிருக்காரு

நடந்து போயிட்டு இருக்கும்போது, என்ன ஆயிருச்சுன்னா, something மரம், அந்த இது நல்லா காத்துல நல்லா வேகமா ஆடி, அந்த கிளை உடைஞ்சிருச்சு போல.

பொத்துன்னு விழுந்து, இவரு மேல விழுந்ததுனால, இவருக்கு கை உடைஞ்சிருச்சு

இப்போ இவரு மட்டும்தான் இருக்காரு. pain தாங்க முடியல, அப்புறமேட்டு அந்த கைய எடுத்துட்டாரு. அந்த இலைய அதுவும் ஆஹ் கட்டைக்கொரந்துன்னு ஒரு ஒரு ஒரு செடி இருக்கு. அது ரெண்டுத்தையும் வச்சு, ஒரு கட்டி வச்சு, அது தான் கையில கட்டி வச்சு, அப்படியே வந்துட்டு இருக்காரு அவரு. அந்த கை connect ஆயிடுச்சு. எலும்பு connect ஆயிடுச்சு. அதாவது, உடைஞ்ச எலும்பு அதுவாவே connect ஆயிடுச்சு, வேற எதுவுமே செய்யாமல் ஆமா, ஆமா, ஆமா. அது அந்த அளவுக்கு effective ஆனது அது நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. இது வந்து, நம்ம அந்த சித்தர் side ன்னு போயிட்ட, இதெல்லாம் நம்பற மாதிரியும் இருக்கு. ஒரு~ஒரு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 ஆமா, நம்ம கேக்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன்னா கை உடைஞ்சிருச்சு கால் உடைஞ்சிருச்சுன்னாலே எடுத்து operate பண்ணி உள்ளே நட்டு வச்சு, tight பண்ணி முடிச்சர்றாங்க. அந்த மாதிரிதான் போய்ட்டுருக்கு நமக்கு so அது, அதெல்லாம் எவ்ளோ ஒரு, கஷ்டமான விஷயம். ஏன்னா, நம்ம normal ஆ life அ தாண்டி, ஏதோ ஒண்ணு இருக்கு, அப்படீன்னு நம்ம feel பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஹம் ஹம் ஹம் அம்மா fresh ஆ இருக்காங்களா, எப்போதுமே morning அம்மா எப்போதுமே fresh ஆ morning sunrise எல்லாம் பாக்குறாங்களா இல்லை, அவங்களுக்கு நமக்கு, நம்ம ஒரு rush ஆன area ல இருக்குறதுனால காலையில எந்திரிச்சா உடனே exercise பண்றாங்க. இப்ப physio வந்தாங்க. ஒரு two weeks வந்து, physio எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு, அவங்க okay அவங்க ஒரு twenty exercise கிட்ட சொல்லி தந்திருக்காங்க. சொல்லி தந்துட்டு அப்புறம் வந்துட்டு, அந்த ஆஹ் மெழுகு ஊத்துற மாதிரி, ஒண்ணு கொடுத்தாங்க

புரியல சொல்லுங்க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

so வந்து இப்ப morning exercise பண்ணிட்டு as usual அவங்க வந்து kitchen work பார்க்க ஆரம்பிச்சறாங்க. நம்மளை எல்லாம் கிளப்பி அனுப்பணும் இல்லை நான் நான் ஒண்ணு சொல்றேன், உங்க அம்மாகிட்ட நீயும் வேணாம், நீயும் try பண்ணிப் பாருய்யா ஹம் சொல்லு கேக்~ என்னன்னு பார்ப்போம் ஹம் காலைல எப்போதுமே ஒரு ஒரு food சமைக்க cook பண்றீங்கன்னா நீங்க எதுல சாப்பிடுவீங்க ஹம் எதுல சாப்பிடணும்ன்னா plate வாழை இலை, அந்த மாதிரி கேட்கிறியா

plate தான், நம்ம இருக்கிற area ல எங்கிட்டு போய் வாழை இலையை வாங்குறது okay ஆனா நீ வாழை இலைல regular ஆ சாப்பிடு போது, அதுல அவ்ளோ பெரிய benefit இருக்கு என்ன benefit இப்போ நான் என்னைக்குமே மாலை போட்ட மாரி, தினைக்கும் வாழை இலையிலதான் சாப்பிட்டுட்டிருக்கேன் ஹம் ஹம் ஹம்

அப்ப உங்களுக்கு தெரியுமா கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கல்ல, நடிகை கீர்த்தி சுரேஷ்

அவங்களோட கேட்கல கேட்கல. hello துரை கேட்கல. ஆஹ் ஆஹ் கேக்குது, கேக்குது

அவங்க healthy ஆ இருக்கு. நீங்க என்ன follow பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு பேட்டியில, அவங்க சொல்றாங்க நான் யோகா பண்ணுவேன். அப்பறம்மேட்டு வந்து வாழை இலையில வாழை இலையிலதான், நான் மூணு வேளையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க நம்மதான் தமிழ் படிச்சிருக்கோம்ல

இது என்ன அது, ஏதுன்னுட்டு, போய் தேடிப் பார்த்து, ஏன் வாழை இலையில சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாழை இலையில ஒரு பொருள heat ஆ வைக்கும்போது ஒரு black colour ல வந்து தெரியுமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், அதை close பண்ணாம பார்த்து இருக்கியா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

ஆமா. ஆமா ஆமா ஆஹ் normal ஆ morning ல, ஒரு three o to five o clock போல நிறைய பேர் meditation பண்ணுவாங்க. நிறைய பேர் prayers பண்ணுவாங்க. ஆஹ் அதெல்லாம் உனக்கு midnight தானே

very good இப்படித்தான் இருக்கணும். ஆஹ் நான் மூணு மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன் எப்போதுமே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 கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா நானும் அந்த மாதிரி சோம்பேறியாதான், பத்து மணி, பதினோரு மணிக்கு எந்திரிச்சிட்டிருந்தேன். ஒரு one year ஆ வந்து, நான் அதை follow பண்ணிட்டே இருக்கேன். ஒண்ணும் இல்லை, நீ அதை try பண்ணி மட்டும் பாரு. நிறைய space கிடைக்குது உனக்கு. நிறைய time கிடைக்குது உன் mind அவ்ளோ fresh ஆ work பண்ணுது கண்டிப்பா, கண்டிப்பா அதோட freshness feel அ நம்ம feel பண்ணலாம்ல ஏன்னா, அந்த time வந்து, ஒவ்வொரு லயும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து, கடவுள் இறங்கி வர்றாரு வந்து, அப்பறம்மேட்டு வந்து, ஆஹ் something வந்து கடவுள் blessing தர்றாரு அது ஒண்ணுன்னு ஒண்ணு ஆனா, ஒரு science ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல தூய்மையான காத்து வந்து அந்த time ல கீழே இருந்து இறங்கும். okay வா உனக்கு கேக்குதா

so எனக்கு காசு வந்து, கீழே இறங்கும். okay வா இந்த காலத்துல அப்படின்னு ஒரு, ஒரு, ஒரு, என்ன சொல்றது ஒரு அணுன்னு சொல்லலாம்

அது வந்து, ஒரு வாய்வு வந்து, அந்த அந்த காத்து வந்து, கீழே இறங்கும்

இந்த வந்து, உங்க வீட்டு உங்க அப்பாவாலயும் எங்க வீட்டு, எங்க அப்பாவாலயும் எவ்வளவு காசு குடுத்தாலும், சரி வாங்க முடியாது ஹம் அந்த~அந்த ஒரு air அ சொல்றேன் ஆமா. எவ்வளவு கோடி குடுத்தாலும் இப்ப வரைக்குமே, அந்த scientist ஆல ஒரு, அது அது, ஒரு பொருளாவோ, இல்லை liquid ஆவோ இல்ல வந்து, ஒரு tablet ஆவோ, உருவாக்கவும் முடியல வாங்கவும் முடியல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

பரவாயில்லையே, உனக்கும் மூளை எல்லாம் வேலை செய்யுது ஆமா, பின்ன வந்து நம்ம அதாவது, எதுக்கு அப்புறம் வந்து, இயற்கை சேர்க்கைன்னு ரெண்டு விஷயத்த வச்சிருக்காங்க, இந்த உலகத்துல இயற்கைங்கிறது வந்து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 ஹம் ஹம் ஹம் ஹம் இப்படி, குறுக்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோ நான் சொல்ல வந்ததை, மறந்திருவேன் சரி சரி சொல்லு கேட்டுட்டு தான் இருக்கேன் அது என்ன ஆச்சுன்னா அந்த ங்கிறது வந்து, கீழே இறங்கும்.

அது, எங்க போய் உட்காரும் அந்த ~அந்த காற்று எந்த, என்ன சொல்றது என்ன தாவரம் என்ன இலைகளை, அதிகமா பண்ணுதுன்னு பார்த்தா வாழை இலை பண்ணுது

ஆமா, என்னடா இளமைக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீ கேட்டீன்னா அந்த வானிலையிலே அந்த குறிப்பிட்ட time ல, அந்த இலை அப்படியே படிஞ்சிருது. அந்த காத்து வந்து, அப்படியே படிஞ்சிருது. okay வா அதுலதான் சொல்ற ஒரு

அதுல, அந்த இலையில இருக்கும்போது, நீ அதுல சுட, சுட ஒரு சாப்பாடை போட்டு சாப்பிடும்போது, ஒரு மூணு வேளை சாப்பிடீங்கன்னு வச்சுக்கோங்களேன்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

ஆமா. அதாவது அந்த sugar patients ஆஹ் அந்த மூணு வேளையும், வாழை இலையில சாப்பிட்டாலே போதும். அந்த insulin அ தூக்கி போட்டிரலாம். equal பண்ணி கொடுத்திருவோம், body ல Insulin ல எவ்வளவு காசு கொடுத்து நீங்க வாங்க முடியும் சொல்லு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 ஆமா அவங்க சொல்றாங்க, கீர்த்தி சுரேஷ் அந்த நடிகை சொல்றாங்க. என்னோட fitness க்கு அதான் காரணம். அவங்க வந்து, Kerala ல இருக்காங்கல்ல

நம்ம நம்ம side வந்து, சித்தா மருத்துவத்தை, அவ்வளுக்கா எடுத்திருக்கோம். எடுத்துக்கிறாங்களான்னு, பார்த்தா, இல்லை, அது. கேரளால அது, அது பாத்தீங்கன்னா, ஆஹ் என்ன சொல்றது school ல இருந்து, college வரைக்குமே, நல்ல புரிதலும் ஹம் அதைப் பத்தின, studies ம் போயிட்டே இருக்கு, அவங்களுக்கு கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது, first நம்ம இந்த ஒரு விஷயத்த, செய்யறதுக்கு முன்னாடியும் அதை பத்தி வந்து, நம்ம study பண்ண ஆரம்பிக்கணும்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

நமக்கு வந்து, அதை எப்படி சொல்றது opposite reaction ஆயிடுது, அது

அதே மாதிரிதான், நம்ம ஒண்ணுமே இல்லை. doctors கிட்ட நம்ம போறோம். tablet எழுதி தர்றாங்க. நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம்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

ஒரு என்ன மாத்திரை அவன் எழுதிக் கொடுத்தாலும் அதுக்கு side effect க்கு, இன்னொரு tablet ம் எழுதறாங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அந்த tablet ம், நம்மளை குணப்படுத்தும்ன்னு சொல்லி, அந்த tabletஅ வாங்கிட்டு இருக்கோம் ஓ அதாவது பத்து மாத்திரை தர்றாங்கன்னா, இதுல ஒரு மாத்திரை வந்து, எல்லா மாத்திரையும் நம்மளை affect பண்ணாத அளவுக்கு ஆமாம் இந்த இந்த அவங்களுக்கே தெரியுது. நீ என்னென்ன மாத்திரை சாப்பிட்டாலும், அதை affect பண்ணணும், உன் body க்கு உனக்கு என்ன problem வருதோ அது சரிப்படுத்தும். ஆனா இன்னொரு problem த்தை உருவாக்கிடும்ன்னு நினைக்கிறாங்க. இது மருத்துவமா இல்லை மருத்துவ வளர்ச்சிய சொல்லுங்க இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது மருத்துவ வளர்ச்சியால நான் feel பண்ணலை serious அ கண்டிப்பா உனக்கு ஒரு தலைவலின்னா, உன் தலைவலியை clear பண்ணிட்டு உனக்கு தொண்டை எரிச்சலை உண்டாக்கிட்டோம்னு வச்சுக்கோயேன் ஏன்டா இப்படி பண்ணணும்னுதானே நீ யோசிப்ப கண்டிப்பா ஏன் யோசிக்கமாட்டோம்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 ஏய் இளமையிலதாம்ப்பா இருக்கோம். எங்கிட்ட இருந்து, இளமை திரும்புதுன்னா, நான் பாட்டு பாட முடியாது இல்லை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 கண்டிப்பா, இப்பயும் அப்படித்தான் இருக்காங்க

ஆமா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. age ஏ தெரியாது. actually hospital ல, அம்மாவ வந்து, surgery பண்ணி, கூட்டிட்டு வந்து ஆஹ் ICU ல இருந்து, கொண்டு வந்து, ward ல போடுறாங்க actually final corridor surgery பண்ணி, உடனே, fresh அவங்க, கொண்டு வந்து, இந்த மாரி, போடுறப்போ, ஆஹ் என்னாச்சு அவங்களால, நடக்க முடியாதுல்ல so வந்து, structure ல தள்ளிட்டு வந்து,

amount பண்ணி போடுறப்போ பக்கத்துல இருக்கிற bed ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து, ஆச்சரியமா பார்க்கிறாங்க. என்னம்மா, எல்லாருமே ஒரு மாதிரி look விடுறாங்க, ஏன் இப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் எங்க அண்ணனும் தெரு தெருன்னு முழிச்சுட்டு திரும்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம்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

ஹம் இப்ப நல்லா தான் இருக்கு, சிறு வயசா இருக்கு. பார்த்தா ஒண்ணுமே தெரியல என்ன பிரச்சனைன்னே தெரியல. எங்க அம்மாவுக்கு fifty plus ஆயிருச்சு. அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க, thirty plus ன்னு அட பாவமே ஹம் light அ பொறாமையா இருந்துருக்குமே